தமிழ் கட்டுரைகள் இந்த சிரிப்பெல்லாம் அழுகை தானா? நாம் பிறந்தவுடன் அழுகிறோம் நம் பெற்றோர்கள் சிரிக்கிறார்கள். அவர்கள் பட்ட பாட்டிற்கு பலன் கிடைத்தது என்று பள்ளியில் முதலில் நுழையும்போது அங்குள்ள ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கண்டு அழுகிறோம் அவர்கள் சிரிக்கிறார்கள். படிப்பு முடிந்தவுடன் நாம் சிரிக்கிறோம். நாம் அதிகம் படித்து இருந்தால் சிலர் புகழ்கின்றனர். பலர் வெறுக்கின்றனர், சிலர் அழுகின்றனர், உத்யோகம் கிடைத்ததும் யோகம் அடித்தது போல சிரிக்கின்றோம் உத்தியோக மின்றி தவிப்பதற்க்கு முன்பு நம்மைக்கண்டு சோகம் கொண்டு அழுகிறார்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் மாதா மாதம் சம்பளம் கிடைக்கும் நாளில் நாம் சிரிக்கிறோம். நம்மை விட குறைவான சம்பளம் வாங்குபவர்கள், பொறாமயுடன் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். காதலித்து வெற்றி கண்டோ அல்லது தோல்வி கண்டோ அல்லது காதலிக்காமலயே திருமணம் ஆகும்போது சிரிக்கிறோம். நம் பால்ய உணர்வுகளை பரிமாறிக் கொள்ள ஒரு வாழ்க்கை துணை கிடைத்துவிட்டது என்பதால்

அதை எண்ணி அவ்வப்போது சிரிக்கின்றோம். அவ்வப்போது அழுகிறோம். உத்தியோக ஓய்வு பெற்ற பின்னர் முதுமை வந்து தாக்குகையில் நம் உடல் உடல், மனநலம் பாதிக்கப் படுகையில் நாம் அழுகிறோம். இதை கண்டு பலர் சிரிகிறார்கள். இறுதிவேளை வருகையில் நாம் ஏன் இவ்வுலகில் பிறந்தோம் என்று நினைத்து பார்த்து வேடிக்கையாக சிரித்த வண்ணம் அழுகை என்கிற நாமே உருவாக்கி வைத்துவிட்டு

அணைக்கிறது. அந்த நேரத்தில் நாம் சிரிக்கிறோம்மோ அல்லது அழுகிறோமோ என்பதை யாருக்கு தெரியும்.

ஆனால் அகில உலக அளவில் மதித்து பேசப்படும் இந்தியாவின் மகிமை நிறைந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அசைவம் உண்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்களால் ஏற்க முடிகிறதா? என்பது எனக்கு தெரியாது. இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் புலால் உண்ணாத குடும்பத்தில்தான் பிறந்தார் என்று செய்தி மனதிற்கு சங்கடத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் செய்கிறது. பிரதம சீடரான விவேகானந்தர் அசைவம் உண்ணும் குடும்பத்தில் பிறந்தார். இவரின் சீடரான பின்னும் விவேகானந்தர் அசைவ உணவுகளை சாப்பிட்டுத்தான் வந்தார். இப்படிப்பட்டவருக்கு காச நோய் ஏன் எப்படி வந்தது? அதனால் அவர் மரணமடைந்தார் என்பது சற்று ஆச்சரியமான விஷயமாகவே இருக்கிறது. இந்தயில் ஆண்மிக வாதிகளும் தூய அன்பையே கடவுள் கடவுளை அடைய முக்கிய காரணம்

ஒருவரின் பசியை போக்கிக் கொள்ள ஓர் அறிவுள்ள தாவரங்களை உண்ணுதல் தவறில்லை. பாவமும் இல்லை என்று பல பெரிய உயர்ந்த ஆன்மீகவாதிகளும் ஞானிகளும் சொல்ல கேட்டு இருக்கின்றேன். கிளையோடு கிள்ளி எடுக்கும் தாவரங்களை தவிர மற்ற காய்கனிகள் ஒரு மரத்தில் இருந்தோ அல்லது செடியில் இருந்து பறிக்க ப்படுகிறது. அந்த மரமும் செடியோ அதற்காக அழிக்கப்படுவதில்லை. மற்றபடி மரங்களையும் செடிகளையும் வெட்டிப் போடுவது சமுதாயத்தில் மட்டும். நாடு வளர்ச்சிக்கும் என்ற பெயரில்தான் நடந்து வருகிறது. இன்னும் ஒரு தகவலை இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.

இன்னொரு உயிர் என்கிற முறையில் நாம் தாவரங்களை அழிப்பது அதன் காய் கனிகளை பறிப்பது இவை கூட ஒரு வித பாவச் செயலாகும். இந்த செயலை நான் ஒரு திருடன் pick pocket செய்வதற்கு ஈடானது என்றே கருதுவேன். அப்படி என்றால் விலங்குகளை தொலை புரியும் வித்து உண்ணுதல் எத்தகைய குற்றம் என்பதை நீங்களே நினைத்துப் பாருங்கள். நம் கண்ணெதிரில் நம்மைப் போலவே தாய்மை பாசம் கொண்டு பலரும் பலவிதமான விலங்குகளை உணவிற்காக கொள்ளுவது தாவரங்களை கொள்வதை விட பல மடங்கு பெரிய பாவம் ஆகும் என்பதை நம் எவராலும் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட சில மீன்வகைகளை நம் மீன் தொட்டிலில் இட்டு வளர்க்கிறோம். ஏன் அவற்றுடன் பிரியமாக இருக்கிறோம். ஆனால் மற்ற நீர்நிலைகளில் இருந்து பிரிக்கப்பட்டு இறக்கும் பல வகையான மீன்களை நாம் சமைத்து ரசித்து ருசித்து மகிழ்கிறோம். இதை போலவே சேவல் கோழிகளும், ஆடுகளும், மாடுகளும் அன்புடன். வீட்டில் வளர்க்கப்பட்ட இந்த உயிர்கள் ஒருநாள் மனிதர்களின் உணவுக்காக கொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பாரபட்சமான செயல்களை ஒரு அன்பு கொண்ட மனித மனம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு குளவி கொட்டியதாம் அவர் அதை மெதுவாக எடுத்து கீழே விட்டாராம். குழவி மீண்டும் அவரை கொட்டியதாம் மீண்டும் அவரை அதே மெதுவாக எடுத்து கீழே விட்டாராம். இவ்வாறு பல முறை நடந்ததும். அருகில் இருந்த அவரது சீடர்கள் குழவி உங்களின் கையில் பலமுறை கொட்டியதால் ரத்தம் வந்தும் உங்களுக்கு வழி இருப்பினும் அதை நசுக்கி போடாமல் மீண்டும் மீண்டும் கீழே எடுத்து விடுகிறீர்கள் என்று கேட்டனாராம் அதற்கு பரமஹம்சர் சொன்னாராம் குழவியின் வேலை என் கையை கொட்டுவது என்னுடைய கடமை அதைக் காப்பாற்றுவது

எனக்கு நம்பவே முடியவில்லை. தன்னைக் குழவி ஒன்று கொட்டியபோது அகிம்சை வழியை புரிந்து அதை போதித்த ராமகிருஷ்ணர். தினசரி வாழ்வில் மனிதனால் கொல்லப்பட்ட உணவாக சமைக்கப்பட்டு புலாலை எந்த காரணத்தினால் உண்டார் என்பது. என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய கொள்கை முரண்பாடு.

என்பதை கேள்விப்படுகையில் மிகவும் வேதனை கொள்கிறேன்.

ரமண மகரிஷி எடுத்துக் கொள்ளுங்கள், அருட்பரகாச வள்ளலாரை எடுத்துக் கொள்ளுங்கள். சேஷாத்ரி சுவாமிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், யோகி ராம்சுரத்குமார் எடுத்துக் கொள்ளுங்கள். தபோவனம் வாழ்ந்து கிரி ஞானானந்தாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் அனைவரும் பக்தி மற்றும் ஆன்மீக மார்க்கத்தை உணர்ந்தார்களாம் கருதப்படுகிறார்கள். இவர்கள் அவதரித்து மாநிலம் மேலே குறிப்பிட்டபடிஇந்தியாவில் அதிக மக்கள் அசைவம் சாப்பிடும் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. இருப்பினும் இவர்கள் அனைவரும் சைவம் மட்டுமே புசித்தவர்கள்தான் மேலும். மேலே குறிப்பிட்ட துறவிகள் மற்றும் ஞானிகள் ஆசிரமங்களில் இப்போது புலால் பரிமாறப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அங்கே சென்று வரும் பக்தர்கள் உபாசகர்களின்

உயிர் கொள்ளாமை கூடிய பிறரையும் தன்னைப் போலவே நினைக்கும் உயரிய அன்புதான் தெய்வீக நிலை என்று உன்னதமான கருத்தை தெளிவாக மக்களுக்கு போதித்து ஜீவ காருண்யம் என்னும் உன்னதமான வாழ்க்கைக் குறிக்கோளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி எளிய ஆனால் வலிமையான உயர்ந்த மனிதர்.

விவேகானந்தர்ரும் ஒன்றுமே இல்லை என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். இந்நாள் வரையில் என் மனக் கோவிலில் மூன்று மனிதர்கள் அற்புதமான தெய்வீக முனிவர்களாக நினைத்து அவர்களை மனதார தொழுது வந்தேன். ஆனால் இன்று என் மனக்கோவில் இருந்து ஒருவரை எழுந்து வெளியே ஓடி விட்டார். இப்போது என் இதய கோவில் அலங்கா இருக்கும். இரண்டு அறிய அற்புத மகான்கள்

நம்பிக்கை அவநம்பிக்கை. கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இருவர் கொண்டிருந்த கருத்துக்குள்ளேமே அவரவர் நம்பிக்கை அடிப்படையிலேயே அவர்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று தன் நம்பிக்கையே அவரே மறுத்து கூறுவாராயின் அது அவரிடம் இருக்கும் அவநம்பிக்கை. இதே போல தான் கடவுள் இல்லை என்பவர்களும் இருந்தாலும் இருக்கலாம் என்று தாங்கள் கொண்டு நம்பிக்கையில் ஊசலாட்டமாய் இருந்தாலும்

இவைகள் போன்ற எண்ணங்களை கொண்டிருந்தால் அதை அவநம்பிக்கை எண்ணலாம். தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கக்குமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன. பொதுவான ஒரு செயல் நடக்கும் இருக்கும்

விளக்கப்பட்டாலும் அது தன்னம்பிக்கை வார்த்தைகளாகத்தான் கொள்ளப்படும். நம்பிக்கை ஒரு செயலை செயல்படுத்த போகும் முன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியன. மன உறுதி நம்பிக்கை இந்த நம்பிக்கை நாம் எந்த செயலையும் செய்விக்க ஊக்கமுடன் செயல்பட அனுமதிக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார்கள். உண்மைதானே! நாளை இருப்போம் என்பது நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை வைத்து தானே ஒவ்வொரு நாளையும் தொடங்கி முடித்து கொள்கிறோம். இன்று மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இப்பொழுது நிச்சயம். ஒரு செயலை செயல்படுத்து போகும் முன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மன உறுதி நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நாம் எந்த செயலையும் செய்விக்க ஊக்க முற செயல்பட அனுமதிக்கும், நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பார்கள் உண்மைதானே

அது அந்த அந்தரத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணம் இப்படி போகிறது? பூமி விழுந்தோ விட்டால் இந்த இடத்தில் பல லட்சம் ஆண்டுகளாக பூமி இப்படித்தான் இயங்குகிறது இனியும் இப்படித்தான் இயங்கும் என்பதும் நம்பிக்கை தானே இப்படித்தான் ஒவ்வொன்றுமே நம்பிக்கை என்னும் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் இருந்து கூட நம்முடைய எண்ணங்கள் எதிர்கால சேமிப்பு, சொத்து வாங்குதல், வாரிசுகளுக்கு கல்விக்காக செலவு செய்து இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இவை எல்லாம் எதன் அடிப்படையில் செய்கிறோம். நம்முள் இருக்கும் நம்பிக்கை என்னும் என்னத்தால் மட்டுமே. அவ நம்பிக்கை. அவநம்பிக்கை என்பது மோசமானதுபா. வாழ்க்கை குட்டிச்சுவராகிவிடும் என்று பல கருத்துகள் இருக்கின்றன. அவநம்பிக்கையால் பல செயல்பாடுகள் செயல்படுத்த முடியாமலேயே போனாலும், ஒரு சில செயல்பாடுகள் அவநம்பிக்கை நமக்கு உதவத்தான் செய்கிறது. எதையும் சந்தேகிக்க கண்டு கொண்டு பார்க்கும் பார்வை அவநம்பிக்கை உடையது. இது நமக்குள் எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தினாலும், இதே குணத்தை ஒரு சில இடங்களில் நாமும் கடைபிடிக்கதானே செய்கிறோம். இதுவும் மனதில் ஒரு எச்சரிக்கை தானே

அப்போ இது நமக்கு படிப்பினை யாக கிடைப்பது அவநம்பிக்கை தான். இதில் தவறு ஒன்றுமில்லையே இது நம்ம எதிர்காலத்தில் முன்னெச்சரிக்கையாக. படுத்தி அவனை நம்பாதே. அவர்களை நம்பாதே என்று என்றபடி நம் மனதுக்குள் எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சில நேரங்களில் அவநம்பிக்கை நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பற்ற மனநிலையை உருவாக்கி அதன்மூலம் நம்முடைய செயல்பாடுகளை முடக்கியும் விடுகிறது. முடக்கியுமே விட்டு நம்முடைய செயல்பாடுகளே இன்னொரு உண்மை என்னவென்று எப்படி மனித வாழ்க்கையில் உண்மை, பொய், நன்மை, தீமை போன்றவைகள் பின்னிப்பிணைந்துஇருக்கின்றதோ அதுபோலவே நம்பிக்கை அவநம்பிக்கை இரண்டும் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவைகள் அவ்வப்பொழுது நம் மனதுக்குள் எழுந்து நாம் செயல்படுத்த போகும் எந்த ஒரு காரியத்தையும் வழிநடத்துவதற்கு உதவிக் கொண்டுதான் இருக்கிறது. நம்பிக்கை வைக்கும் இடத்தில் நம்பிக்கைவை அதே நேரத்தில் அவநம்பிக்கை கொள்ளும் இடத்தில் அவநம்பிக்கையுடனேயே இருந்து நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து நிலையில் வைத்திருக்கவும் செய்கிறது.

அவனுக்கு அவநம்பிக்கை உணர்த்தி கொடுக்கும் எண்ணம் யாரையும் நம்பாதே. கடைசி காலத்தில் உன்னுடைய சேமிப்பை உன்னை காப்பாற்றும் என்பது தான். நம்பிக்கை, அவநம்பிக்கை இரண்டை யுமே நம் வாழ்க்கையில் அடிப்படையாக வைத்து இருப்பதில் தவறு ஒன்றுமில்லையே. இந்த படைப்பை உங்களுக்கு வலைதளத்தில் காண்பிக்க வாழ்க்கை தாமோதரன் ஸ்ரீ. தாய்மிதித்த ஆவா மூலம் பழமொழி நானூரு நாளும் ஒரு நற்சிந்தனை நூலாசிரியர் நீதியரசர் கற்பக விநாயகர் நூல் விமர்சனம் கவிஞர் ர. ரவி நாளும் ஒரு நற்சிந்தனை நூலாசிரியர், நீதியரசர் கற்பக விநாயகர் அவரது உழைப்பால் உயர்ந்தவர் வழக்கறிஞராக தொடங்கி உச்சநீதிமன்ற நீதியரசர் வரை உயர்ந்தவர். நேர்மையானவர். காந்தியத்தை கடைப்பிடித்து காந்திய வழியில் நடப்ப வர்.

உணர்த்தும் அறநெறி போதிக்கும் அற்புத நூல் இது. வானதி பதிப்பகம் பதிப்பு செம்மல் மதிப்புறு முனைவர் வானதி ராமநாதன் சிறப்பான பதிப்புரை வழங்கி உள்ளார். உச்ச நீதிமன்ற நீதியரச ராக இருக்கும் வே. ராம சுப்ரமணியன் அவர்களின் அனைத்து துறை ஊழலுக்கு மகுடமாக உள்ளது. உள்ளது உள்ளபடியே எழுதியுள்ளார் நூல் நூலாசிரியர் நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்கள் வழக்கறிஞராக இருந்து கோவிலிருந்து நீதிமன்றம் செல்வதற்கு நீதியரசர் ராம சுப்ரமணியன் அவர்களையும் உடன் அழைத்து சென்றதை மறக்காமல் எடுத்து இயம்பி நந்தியுடன் அணிந்து வர வழங்கியுள்ளார். நூலிலுள்ள எல்லா கருத்துகளையும் சிறந்தவைதான். கடைபிடித்தால் வாழ்க்கையில் சிறக்கலாம். உயரலாம், வாழ்வாங்கு வாழலாம். வாழ்க்கைக்குப் பயன் தரும் கருத்துக்களின் பொன்மொழிகளில் சுரங்கமாக உள்ளது. புகழ்பெற்ற அறிஞர்கள் சொன்னது பேசியது நூலாசிரியர் நீதியரசர் மேடையில் பேசியதும் என அனைத்தையும் தொகுத்து சிக்கனமான வரிகளுடன்

படித்து பாருங்கள். நூலினை வாங்கி முழுமையாகப் படித்து பயன் பெறுங்கள். நம்மை விரும்புவோருக்காக வாழ வேண்டும். நம்மை வெருப்போர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும்

முழுவதும் வழங்கியுள்ளார். நூலாசிரியர் நீதியரசர் மு. கற்பக விநாயகம் அவர்கள் ஆயிரம் ஹைக்கூ என்று நூலிற்க்கு நீண்ட நெடிய மதிப்புரை. வழங்கி என்னை மகிழ்வித்தார்கள். பரபரப்பான நீதியரசராக இருந்த போதும் நேரம் ஒதுக்கி மதிப்புரை அன்பு அனுப்பி வைத்தார். பண்பாளர் நெறியாளர் எளிமையானவர் இனிமையானவர் இப்படி எழுதிக்கொண்டே செல்லலாம். மிகச் சிறந்த மாமனிதர் நூல் ஆசிரியர். ஆரோக்கியத்திற்கு வழிகல் ஏழு எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது இப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்போதும் திருப்தியாக இருப்பது எப்போதும் புன்னகையோடு இருங்க. எப்போதும் உற்சாகத்தோடு இருப்பது எப்போதும் பணியில் ஈடுபடுவது இப்போது பணிவாக இருப்பது. இந்த ஏழு வழிகளை வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நோய் வராது நலமான வாழ்க்கை வசமாகும். கவலை சோகம் மறந்து புன்னகையுடன் மனமகிழ்ச்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டால் ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும் என்பது கவிதை. நடையில் தேர்ந்தெடுத்து சொற்களின் மூலம் ரத்தினச் சுருக்கமாக உணர்த்தியுள்ளார். அறுவது சொல்வது அனுபவங்கள். அதை இருபது கேட்டால் ஜெயிப்பது நிஜம். மூத்தோர் சொல் அமுதம் என்பதை அழகாக எழுதியுள்ளார். அனுபவம் மிக்கவர்களான அப்பா தாத்தா சொல்வதை மகன் பேரன் என்று இளைய தலை முறையினர் கேட்டு நடந்தால் வாழ்க்கை இனிக்கும் என்பதை நன்கு உணர்த்தும் நற்க்கருத்து. மரத்தின் பெருமை அதன் உயரத்தில் இல்லை. அது உதிர்க்கும் பழங்களில் பொறுத்தது மலர்களின் பெருமைஅதன் நிறத்தில் இல்லை. அதன் மனத்தைப் பொறுத்தது. மனிதனின் பெருமை அவனது பதவியைப் பொறுத்தது அல்ல. அவன் செய்கின்ற தொண்டைப் பொறுத்தது பெரிய பதவியில் இருப்பது பெருமை அல்ல. அப்பதவியின் மூலம் எவ்வளவு தொண்டை செய்தோம் என்பதே முக்கிம் என்பதை பலஉவமைகளுடன் எடுத்தியம்புகிறது சிறப்பு. இயலாமல் தோற்பது வேறு. முயலாமல் தோற்பது வேறு இயலாமல் தோற்பது இழுக்கு முயலாமல் தோற்பது பேரிழுக்கு. முயற்சி திருவினையாக்கும் என்பதையும் முயலாமல் இருப்பது முட்டாள்தனம் இழுக்கு என்பதையும் குறைந்து சொற்கள் மூலம் நினைத்து கருத்துகள் வலியுறுத்தி என்ற. வலியுறுத்தியது நன்று. வெற்றி என்பது நாம் பெற்றுக் கொள்வது தோல்வி என்பது நாம் கற்றுக்கொள்வது. எதையும் முயல வேண்டும். முயன்று தோற்றால் வருந்தாதே அனுபவமாக எடுத்துக்கொள். அடுத்த முறை வெற்றி காண பெருவதற்கான பயிற்சியாக அனுபமாக எடுத்துக்கொள் என்று ஆறுதலான வார்த்தைகளின்மூலம் தோல்வியால் அதற்கு மருந்து தடவுகிறார். அடிப்படாத தங்கம் ஆபரண மாவதில்லை. துளை இல்லாத மூங்கில் புல்லாங்குழல் ஆவதில்லை. உளிபடாத கல் சிலை ஆவதில்லை. சவால்கள் இல்லாத வாழ்க்கை சரித்திரம் ஆவதில்லை. போராட்டம் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் போராடி வெல்ல வேண்டும் தோல்விக்கு துவளக்கூடாது. சவால்களை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வென்று காட்டுவதே வாழ்க்கை என வலியுறுத்தியது சிறப்பு. மலர்ந்த முகம் நந்தவனம் மலர்ச்சி இல்லாத முகம் ஒரு மயானம். முகத்தை மலர்ச்சியாக புன்னகை ஏந்தியபடி இன்புற்று இருப்பது சிறப்பு. உம்மென்று உர்ரென்று சோம்பி இருப்பது நன்றன்று என்பதை மிக நுட்பமாக எழுதி உள்ளார். நந்தவனம் மயானம் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஒரு நல்ல பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? அருவினோசை

பேச்சாற்றாலால் சிகரம் தொட்டவர். எழுத்தாளர்களாலும் சிகரம் தொட்டுள்ளார். படித்து விட்டு வைத்து விடும் சராசரி நூல்அல்ல இது. மனதில் கவலை விரக்தி வரும்போதெல்லாம் மறுவாழ்வு செய்து மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள உதவிடும் சிறந்த நூல் இது. படிக்க பாதுகாக்க பயன்படுத்தும் பண்பு வளர்க்கும் பண்பாளர் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். படித்ததில் பிடித்தது. Apple company யில் வேலை செய்யகையில் நேர்ந்த சம்பவம். பொதுவாக நாம் நினைப்பதற்கு மாற்றான நாம் அறிந்திடாத காரணங்கள். விவசாயத்து சத்தமில்லமல் சாதனை படைக்கும் மகான்கள் இங்கு காண்போம். ராமநாதபுரம் அருகே உள்ள சின்ன அக்கிரமேசி கிராமத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தில் சத்த மில்லாமல் சாதனை படைத்து வருகின்றனர். வரட்சி மாவட்டம் என பெயர் எடுத்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் ஏற்படுத்தும் விளைச்சல்கள் பெரும் வியப்பை உண்டாக்கியது. செடி அவரை பொதுவாக காய்கறிகள் உண்டான கொடி அவரை. அதே தான். அதைப் பற்றி தான் பெரும்பாலும் பலரும் அறிந்திருப்போம். கொடி அவரை பயரிட்டால் தனியாக அதற்கென்று பந்தல் போடவேண்டும், செலவு அதிகமாகும். ஊடுபயிர் ஏதும் விளைவிக்க முடியாது. இதற்கு மாற்றாக விவசாயிகளின் செலவை குறைக்கும் காய்கறி விளைவிக்க. வழிகளை அவர் விளைச்சலை அதிகரிக்கவும் இந்த முறை பயன்படுகிறது.

பயிரிட்டுள்ளனர் செடி அவரை பயிர் இட்டால் காய்ப்புத்தால் காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதிக உரம் போட தேவையில்லை. பூச்சியும் அதிகம் தாக்காது. நிலக்கடலை, தக்கைப்பூண்டு போன்ற வேர்களின் மூலமாக தேவையான உரத்தை தானாகவே காற்று மற்றும் சூரிய ஒளி மூலம் எடுத்துக் கொள்ளும் குணம் உடையது. பயிரிட்டு அறுபதாவது நாளிலேயே நாளில் அவரைக் காய்களை பறிக்க தொடங்கிவிடலாம். இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட தோட்டக் கல்வித்துறை உதவி இயக்குனர் இளங்கோவன் கூறியது. செடி அவரை பயிரிட்டால் கொடிய அவரை போன்று பந்தல் அமைக்க தேவையில்லை. கீரை வகைகளையும் அதன் நடுவே நடலாம். பீர்க்காய், புடலங்காய், சுரைக்காய், பாகற்காய் போன்றவற்றயும் கூட ஊடுபயிராக சேர்த்து பயிரிடலாம். ஆனால் கொடி அவரையில் ஊடுபயிர் எதுவும் விளைவிக்க வாய்ப்பில்லை. மாப்பிள்ளை சம்பா வறச்சி வறச்சி தாங்க விளையக்கூடியது. மாப்பிள்ளை சம்பா எனும் நெல் ரகம் ஏழு அடி உயரத்தால் வளரக்கூடியது. அதிகளவு மாவுசத்து காணப்படுவதால் சர்க்கரை நோயை. இது இந்த ரக அரிசி மிகவும் பிடிக்கும். அரிசியில் சமைக்கப்படும் சாப்பாடு எளிதின் கெட்டுப்போகாது. ஏக்கருக்கு நாற்பது முதல் ஐம்பது மூட்டைகள் வரை சாகுபடி கிடைக்கும். சிறப்பு சாகுபடி செய்து சாதித்து வருகின்றனர். அவர் கூறியதாவது, இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் கூறிய அறிவுரைப்படி, நான்கு மாதங்களுக்கு முன்னர். ஒரு

மகசூல் பருவத்தை எட்டியுள்ளதால் தைப் பொங்கலை யொட்டி அறுவடை செய்ய உள்ளது. பழமையான இந்த நெல் ரகத்திற்கு பாக்கவும் இதே கிராமத்தில்

அதில் சொட்டு நீர் பாசன கருவிகளை இணைத்து அதன் மூலம் செடிகளுக்கு தேவையான உரங்கள் மற்றும் தண்ணீர் நேரம் மிச்சப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த கிராமத்தில். விவசாயிகள் விவசாயங்கள் அழிந்து வரும் இந்த கால கட்டங்களில் இது போன்ற கிராமப்புறங்களில் மட்டும் இன்னும் விவசாயத்தை மதித்து அதை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல நினைக்கின்றனர். இவர் அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் வரும் நாட்களில் விவசாயத்தை மறுபடியும் தலை தூக்கி செய்யுங்களேன் இந்த இணையம் படுத்தி இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்களேன். செய்திகளை

இவை அனைதும் கவிதை கதை, கட்டுரை, நகைச்சுவை, ஓவியம், அகராதி தமிழ் படி திருக்குறள் எழுது, பொன்மொழிகள், போட்டிகள் எண்ணம் என்று விளையாட்டு கேள்விபதில் வாழ்த்து அட்டைகள் விமர்சனம் மனு என்று பலவாறு நாம் இதைக் கேட்டுக் கொண்டுதான் வருகிறோம் இந்த மாதம் பரிசு பெற்றவர்கள் பட்டியலை இங்கு நாம் காணலாம் விவசாயத்தில் சத்தமில்லாமல் சாதனை படைத்தவர்களின் பற்றி நாம் இதுவரை கண்டோம் நன்றி வணக்கம். hi ma'am என் name மேகலா நா வந்து வெள்ளக்கோவில் நா பேச போற topic வந்து பாத்திங்கனா health health ன்னா health அ பத்தி என்னனென்ன எப்டி என்ன எதுனு நா சொல்ல போறேன் இப்ப வந்து பாத்திங்கன நா இதுக்கு முன்னாடி வந்து nutrition னு சொல்லிட்டு அதுல அந்த field ல தான் வந்து work பண்ணிட்டு இருந்தன் நா அந்த field வந்து பாத்திங்கனா supervisor வந்து நா work பண்ணிட்டு இருந்தன் இப்ப nutrition அப்டினா வந்து இப்ப weight gain னு weight loss health problem ம் இல்ல குழந்தை இல்லாத விங்க இல்ல வேற ஏதாச்சு ulcer உடம்பு ல என்னன்னா பிரச்சனை இருக்குதோ அது எல்லாதுக்குமே இங்க பாக்குறது nutrition இப்ப nutrition னா வந்து medicine ஒ இல்ல வேற ஆயுர்வேத food ஓ அதெல்லாம் எதுவுமே இல்ல

அஹ் இப்ப நம்மளோட food வந்து பாத்திங்கனா அது வந்து ஒரு shake ன்னு சொல்லிட்டு and அது வந்து பாத்திங்கனா medicine ஓ இல்ல வேற ஆயுர்வேத food ஆ அது மாறில எதுவும் இல்ல அதுவும் வந்து ஒரு இயற்கையான வந்து ஒரு food அது வந்து தயாரிக்கிறதுதாங்கா இப்ப வந்து ஆஹ் ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்சியுமே எங்க relation னே இருக்காங்க அவங்க வந்து பாக்க வந்து செம்ம குண்டா இருப்பாங்க அவுங்களுக்கு ஒரு குழத்தையும் இருக்கு பாக்க weight ஆ இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து என்கிட்ட ஒரு time வந்து சொல்லி இருந்தாங்க ஆஹ் நா weight கொறைக்கனுங்க என்ன பண்றது எது பண்றது அப்டினு சொல்லிட்டு ஏன்ன நா இதுக்கு முன்னாடி வந்து பாத்திங்கனா செம்ம பைல்வான் நல்ல bulk ஆ தான் இருந்தன் கல்யாணதுக்கு முன்னாடி எல்லாருமே slim ஆ தான் இருப்போம் கல்யாணத்துக்கு அப்றம் குழந்தை பொறந்துச்சுனா automatic ஆ weight ஏறிரும் ஒரு சில பேத்துக்கு அதுமாறி தாங்க எனக்கு weight நல்ல ஏறிருச்சு ஏற்னதுக்கு அப்றோம் ஆஹ் நானும் எங்க அண்ணாவும் ஒருத்தர் சொல்லிட்டு இப்டி போய்ட்டு இருந்தாங்க nutrition னு சொல்லிட்டு ஆஹ் அவர் மூலியமா தான் வந்து நா போனேன் எனக்கு பாத்திங்னா நானும் நல்லா weight கிட்டதட்ட ஒரு அறுவத் நா இருக்குற height க்கு one forty seven இருந்தன் என் weight வந்து பாத்திங்கனா forty seven ல இருந்தன் ஆனா என்னோட weight வந்து sixty five போயிருச்சு பாக்க குட்டையா உருண்டையா இருப்பேன் கேட்டா எல்லாம் கிண்டல் பன்னுவாங்க என்னங்க drum மாறி உருண்டு வரிங்க அப்டி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இந்த காதுல கோவம் வர தான் செய்யும் இருந்தாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவொம் என் வீட்டுகாரே என்ன கிண்டல் பண்ணுவாரு daily யும் என்ன நீ நடந்து வர சொன்ன உருண்டு வர அப்டின்லா சொல்லுவாங்க இப்ப நா என்ன சொல்ல போறேனா இதே மாறி தாங்க நா weight அவங்க சொல்ற மாறி follow பண்ணி weight loss பண்ணி நானும் வந்து ஒரு fifteen kg வந்து நான் weight loss பண்ணேன் என்ன பாத்து என் relation வந்து கேட்டாங் என்னால ரொம்ப முடிலிலங்க என்னால நடந்தா கூட ரொம்ப மூச்சு வாங்குது என்ன பண்றது

அங்க வந்து உங்களோட health எல்லாமே full ஆ check பண்ணுவாங்க check பண்ணிட்டு வந்து அவுங்க சொல்றத நீங்க follow பண்ணிங்கன correct ஆ வந்து weight loss ஆகும் அப்டினு சொல்லி தான் அவங்கள invite பன்னேன் அவங்களும் வந்த் வந்தாங்க காலைல morning சாப்டாம empty stomach ல தான் வந்தாங்க அவங்களுக்கு வந்து check பண்ணிட்டு எவ்ளோ height weight எவ்ளோ weight இருக்காங்க எல்லாமே check up பண்ணிட்டு அவங்க அங்க சொல்றமாறி வந்து சாப்டனும் இப்போ நாம சொல்றமாறினா வந்து நம்ம food யும் எடுத்துக்கணும் ஆனா வீட்ல இருக்குற சாப்பாடும் வந்து பாத்திங்கன்னா சாப்பாடு அதிகமா சாப்டக்கூடாது சாப்பாடு வந்து பாத்திங்கன்னா கொஞ்சம்மா எடுத்துட்டு கீர காய் இதுலாம் வந்து அதிகமா சேத்துக்கனும் main வந்து பாத்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து பாத்திங்கன்னா ஒரு நாளக்கி at least ஒரு மூணு liter மூன்ற liter னாச்சும் compulsory குடிச்சே ஆகணும் ஏ ஏன்னா அவங்களோட health problem வந்து பாத்திங்கன்னா உண்மையாலுமேங்க அவுங்கெல்லாம் ரொம்ப பாவம் அங்கேயே அத சொல்லி அழுகுறாங்க என்னால முடிலங்கே ரொம்ப நடக்க முடில டஸ்புஸ்னு மூச்சுலா வாங்குது எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க எனக்கே கஷ்டம ஆயிருச்சி என்ன பண்றது அப்டின்க்குற மாறி அவங்க சொன்னாங்க

அவங்க வந்து பாத்திங்கன்னா அவங்க சொல்றமாறி follow பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா weight ஆ கொறைக்க சொல்லிருந்தாங்க அதே மாறி நாங்க weight ல அவங்க கொறச்சாங்க weight லா நல்லா கொறைச்சு அவங்களுக்கு வந்து பாத்திங்கன்னா PCODproblem வந்திருச்சி weight வந்து அதிகமா over weight இருந்தாங்க face லா வந்து பாத்திங்கன்னா weight ஏறனதுக்கு மூஞ்சி மட்டும் நல்லா புசுபுசுன்னு அது ஒரு மாறிங்க ஒரு பொலிவே இல்லாத மாறி இருந்துச்சு அப்போ இவங்க சொல்றமாறி ஆ அதுல follow பண்ணி face லா வந்து பாத்திங்கன்னா ஒரு one week லேங்க செம result ங்க நெஜமா நம்பவே மாட்டோம் அவ்ளோ result ங்க அப்டியே அவங்க face ல கண்ணுக்கிட்ட அந்த மூஞ்சிகிட்ட ல வந்து பாத்திங்கன்னா பொறுபொறுன்னு கொப்லம் கொப்லமா கொப்லம் கொப்லம்மா ஒரு மாறி இருந்துச்சுங்க நாங்க சொல்றத follow பண்ணி நாங்க குடுக்குற shake க்க one week follow பண்னுங்க follow பண்ணுங்க face ல பாத்திங்கன்னா வச்சுங்கள செம்ம result ங்க அப்டி அந்த பருவெல்லாம் வந்து போய் அந்த மூஞ்சில வந்து பாத்திங்கன்னா ஒரு பொலிவு இப்ப நோஞ்சா மாறி இருப்பாங்க பாத்திங்களா அவங்களுக்கு கொஞ்சம் food லா குடுத்து கொஞ்சம் ஒடம்பு தேத்திவிட்டா எப்டி இருக்கும் செம்மையா இருப்பாங்களா அதுமாறி தான்ங்க இவங்க குண்டா இருக்காங்க ஒல்லியா இல்ல ஆனா குண்டா இருக்காங்க face வந்து அவங்க சொல்றமாறி அந்த அத குடிச்சு follow பண்ணி சம result ங்க உண்மையாலுமே அதுக்கப்றோம் ஆஆஆஆ நாங்க சொல்ற அவங்க சொல்றத வந்து follow பண்ணி கொஞ்சம் கொஞ்சம்மா கொஞ்ச கொஞ்சம்மா இது பண்ணி weight வந்து பாத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு twenty twenty கிலோ பக்கம்மா வந்து அவங்க weight loss பண்ணாங்க weight loss பண்ணி அவுங்க வந்து சொல்றாங்க எனக்கு கை வலிக்குதுங்க கால் வலிக்குதுங்க உட்காந்தா எந்திரிக்க முடில தூங்கி எந்திரிச்ச கை கால்லா வலிக்குது என்னா பண்றதுன்னே தெரில அப்டிங்கிராங்க

ஆனா weight மட்டும் ஏன்னே தெரில எனக்கு ஏறிகிட்டே போய்டுருக்குதுங்க அதுக்கு அப்புறம் period வந்து பாத்திங்கன்னா என்னால வந்து regular ரா வந்து ஆகுறதே இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு time மு அப்டியே period ஆனாலும் ஒரேயொரு நாள்தாங்க அப்றோம் வைர் வயிறு வலிவந்து பாத்திங்கன்னா பயங்கரம்மா இருக்குது எப்டி சொல்றது வீட்டவுட்டு வெளியே போனாவே எனக்கு ரொம்ப கஷ்டம்மா இருக்குதுங்க யார பாத்தாலே ஒருசில பேர் நேரடியா பேசிறாங்கா ஒரு சில பேர் வந்து பாத்திங்கன்னா மூஞ்சிக்கு நேரா பேசமாட்டுறாங்க நம்மள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஓட்டுவாங்க பாத்திங்களா அதுமாறி நம்ப பிரச்சன நமக்கு இதே அவங்களுக்கு வந்துருந்தா அவங்களுக்கு தெரியும் ஆனா அடுத்தவிங்கள அஹ் நோக அடிக்கக்கூடாது அப்டிங்கிறமாறி அவங்க எதிர்ப்பாக்குறது இல்ல என்ன அவுங்களுக்கு வாய்க்கு என்ன வருதோ அதுலா அவங்க வந்து பேசிறாங்க ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப weight கொறைக்கிறீங்க weight loss பன்றுவிங்க இதுமாறி center ல போய் full and full நல்லா check up பண்ணி அவங்க என்ன food என்ன ஏது சாப்புட்றதுன்னு வந்து அவங்கக்கிட்ட சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட phone number வாங்கி அவுங்களுக்கு phone பண்ணி காலைலையும் சாய்ங்காலம் நீங்க என்ன சாப்டிங்க இன்னக்கி walking போனிங்களா இன்னக்கி இதுதா நாங்க சொன்ன food வந்து நீங்க follow பண்ணிங்களா எவ்ளோ தண்ணி குடிச்சிங்க அப்டின்னு தொடர்ந்து வந்து அவங்கள follow பண்ணி செம்ம result அவங்களுக்கு வந்து எடுத்துக்குடுத்துருக்காங்க அவங்களும் வந்து பாத்திங்கன்னா அஹ் weight வந்து ஆஹ் நல்ல கொறச்சு அவங்க சொல்றமாறியே வந்து பாத்திங்கன்னா ஆஹ் weight ய்யும் நல்லா கொறச்சி தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து correct ட்டா follow பண்ணி அஹ் இந்த இந்த கால் வலி கால் கொடைச்சல் இது மாறிலா நெறையா சொல்லிருக்காங்க அதுலா வந்து பாத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துலையேங்க அவங்களுக்கு நல்ல result வந்து சொல்லிருக்காங்க எனக்கு கால் வலிங்க கால் கொடைச்சல் அதுலா எதுவுமே இல்ல எனக்கு first லா வந்து பாத்திங்கன்னா ஒடம்புலா ரொம்ப ஏதோ வைத்துக்குள்ள balloon air அடிச்சா எப்டி இருக்கும் புஸ் அதுமாறி இருந்துச்சுங்க ஆனா இப்ப ஒரு மூணு வாரமாங்க அப்டியே என் ஒடம்ப பாத்திங்கன்ன அப்டியே லேசா feel ஆகுதுங்க அப்டிங்கிரமாறி அவங்க சொல்லிருக்காங்க அப்டின அவங்க எந்த ஆஹ் எந்த அளவுக்கு அவங்க ஒடம்புல இருந்து மாற்றங்கள் தெறித்து பாத்திங்களா அஹ் இது வந்து பாத்திங்கன்னா அவங்க சொல்றமாறி correct அஹ் follow பன்னதுனால தாங்க இவ்ளோ result வந்துச்சு

நம்மளோட feeling நமக்கு எப்டி இருக்குன்னு நமக்கு தெரியும் அடுத்தவங்க அதுமாறி கஷ்டப்படக் கூடாது அவங்க நம்பல மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்டின்னு நெனச்சுட்டு அவுங்க வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களும் ரெண்டு பேர் வந்து சொல்லி